என்ன நினைச்சுட்டு இருக்கிற நீ நானும் இஸ்லாமியன்தான் அத மறந்துட்டியா அப்டினு கேக்கவும் agriculture விவசாயம் இப்ப இருக்க நறைய பேருக்கு இந்த generation க்கு விவசாயம் அப்படின்னாலே என்னன்னே தெரிய மாட்டங்குது விவசாயம் எவ்வளவு முக்கியம் என்றது அவங்களுக்கு தெரிய மாட்டங்குது விவசாய பத்தி எவ்வளவோ கல்வி இருந்தாலும் நிறைய பேர் நிறைய மாணவர்கள் வந்து அத அந்த பக்கமே போறதில்லை மத்த engineering அந்த மாரி அந்த மாதிரிதான் படிக்கணும்ன்னு ஆசைப்படுறாங்களே தவிர விவசாயத்தைப் பத்தி யாருமே யோசிக்கிறதே இல்ல மனுஷனா பொறந்த எல்லாருக்குமே பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சம்பாதிக்கிறதுக்கு எவ்ளோ தொழில் இருக்கு ஆனா உயிர் வாழ்றதுக்குன்ற இருக்குற ஒன்னே ஒன்னு விவசாயம் மட்டும் தான் பசி ஒரு மனுஷங்களுக்கு பசி அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குற வரையிலுமே அவங்களுக்கு விவசாயம் உணவு எவ்வளவு தேவைன்றத அவங்க உணர்வதே இல்லை

செடிகளுக்கு மட்டும் பூ~ செடி மட்டும் பூச்சி வராமல் இருக்குறதுக்கு நிறைய chemical add பண்ணி நிறைய செடிங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அது செடிகளுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல நம்ம அதை சாப்பிடுற நமக்கும் கூட அதனால பாதிப்பு அதிகமா இருக்குறது என்றது யாருக்குமே புரியறதும் இல்ல விவசாயம் என்றது வந்து ரொம்ப ரொம்ப இப்ப இருக்குற காலகட்டத்துல வந்து ரொம்ப மோசமான விவசாய~ விவசாயம் செய்யுறவங்களும் மோசமான நிலைமைக்கு தான் போய்க்கிட்டு இருக்காங்க விவசாயமும் மோசமான நிலைக்கு~ நிலைக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப விவசாயம் செய்யலினால் பசி பட்டினி என்று அதிகமாயி உணவுக்காக அந்த நாடே அழிஞ்சு போகிற சூழ்நிலைக்கு கூட உருவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சா மட்டும் தான் நம்மளால சோத்துல கால் வைக்க முடியும் அப்படி என்றத ஒரு விஷயத்தை வந்து யாருமே யோசிக்கிறதே இல்ல மக்கள் தொகை அதிகரிச்சு வர வர நமக்கு வந்து உணவு தேவையும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு அதுக்காக நம்ம விவசாயம் பண்றவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா ஆதரவு குடுத்து தான் ஆகணும். இல்லன்னா நம்ம பசி பட்டினி இன்னமும் நிறைய நாடுகள்ல பார்த்தால் ஒரு வேலை சாப்பாட்டுக்காக எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு correct ஆ கிடைக்கிறதும் இல்ல சில பேரு சில பக்கம் பார்த்தால் உணவு கிடைக்குது அது waste தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்ல முறையில அத வந்து கொண்டு போறதும் இல்ல ஒரு கிடைக்காதவங்களுக்கு மட்டும் தான் அதோட அருமை அருமையும் தெரியும் விவசாயம் செய்றவங்க வந்து என்னைக்குமே கேவலமா நினைக்க கூடாது. விவசாயத்துக்கு முடிஞ்ச அளவு விவசாயிங்களுக்கும் விவசாயம் செய்றவங்களுக்கும்

ஒரு ஆறு கு~ ஒரு ஆறு பக்கத்துல சின்னமா சின்னதா இருக்க நிலத்துல தான் ஒரு அவங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தானியத்தை போட்டு அவங்க பயிர விளைவிச்சு அது மூலியமா உணவு சாப்பிட்டாங்க அது வந்து இயற்கையாவும் இருந்தது அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமலும் இருந்தது ஆனால் இப்ப பார்த்தால் எல்லாமே chemical ஆயிப்போச்சு எல்லாமே organic food உ அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே எதுவுமே கிடைக்கிறதே இல்ல இப்ப படிச்சா தான் வேலை படிச்சா மட்டும்தான் கை நிறைய சம்பளம் அப்படின்னு நம்ம நினைச்சுகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல. agriculture விவசாயம் செய்யறதுனாலயும் அதுவும் ஒரு நல்ல வேலை தான் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கிறதே இல்ல விவசாயம் செஞ்சா கேவலம் அப்படின்னு நினைக்குறவங்க தான் இப்ப இருக்க generation எல்லாம் விவசாயம் செஞ்சா கேவலம் எப்படி நம்ம ஒரு இடத்துல போயி விவசாயம் செய்யுறோம் அப்படின்னு சொல்றதுன்னு யோசிக்கிறாங்க ஆனா அது கேவலமே இல்ல அதுதான் ஒரு நல்ல வேலைன்னு கூட சொல்லலாம். நம்ம உணவுன்றது வந்து எப்பவுமே நமக்கு எல்லாத்துக்குமே தேவை பட்டுக்கிட்டே தான் இருக்கு உணவுன்ற ஒரு பொருள் அது விளைவிச்சா மட்டும் தான் தெரியும் விளைவிச்சா மட்டும் தான் கிடைக்கும். ஒரு விதை அப்படின்னு நம்ம அத வந்து போட்டா மட்டும்தான் அது செடியாகும். அதனாலதான் எல்லாத்தோட பசி எல்லாமே அதனால மட்டும் தான் அத பசி என்ற ஒரு இது விவசாயம் பண்றத மட்டும் தான் போக்க முடியும். இப்ப இருக்கவங்க வந்து இப்போ நகரத்துல இருக்கவங்களால வந்து விவசாயம் பண்ண முடியாதுன்னு எல்லாம் யோசி~ யோசிக்க கூடாது இப்ப நிறைய grow bags எல்லாம் இருக்குது. அது மூலியமா மாடி தோட்டம் அமைக்கலாம் மாடி தோட்டத்துல அவங்க வீட்டுக்கு தேவையான தக்காளி கத்திரி பாவக்காய் கொடி வகைகள் இந்த மாதிரி நிறைய மாடி தோட்டத்துல கூட நம்ம விளைவிச்சு சாப்பிடலாம் இதன் மூலியமா நம்மளுக்கு organic ஆ ஒரு நல்ல காய்கறிகளுக்கு மட்டும் கிடைக்கிறது இல்லாம நம்ம அதனால பணத்தையும் நிறைய மீதி பண்ணலாம் ஒரு விவசாயிகள் வந்து நேரடியா கொண்டு போயி சந்தையில விளைவிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல முறையில அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்குது ஆனால் இப்ப வந்து இப்ப நிறைய பேர் விவசாயம் பண்றவங்க வந்து விவசாயம் பண்றதுனால பயந்துக்குறாங்க நடுவுல இருக்குறவங்களுக்கு தான் அதிக amount போகுது. விவசாயம் பண்றவங்களுக்கு வந்து அந்த ஒரு ப~ அந்த ஒரு நல்ல பணம் எதுவுமே கிடைக்கிறது இல்ல. நல்ல விதைகள் கூட கிடைக்கிறதில்லன்னு தான் சொல்ல முடியும் அந்த காலத்துலேயே திருவள்ளுவர் விவசாயத்தைப் பற்றி நிறைய பேசி இருக்காங்க விவசாயம் பண்றவங்களுக்கு வந்து நம்ம சில நம்பிக்கையும் குடுக்கலாம். நம்பிக்கையும் குடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இயற்கை முறையில எப்படி விளைவிக்குறாங்களோ அதுக்கு உதவியும் பண்ணலாம் விவசாயம் என்றது நமக்கு இப்போதைக்கு காலகட்டத்துல தேவையா இருக்கு. அதுக்காக நம்ம என்னென்ன முக்கியமோ நம்மளால வீட்டுல முடிஞ்சா கூட அது என்னென்ன waste ஆன போன பொருட்கள் இதெல்லாம் போட்டு கூட நம்ம விவசாயம் பண்ணலாம் வீட்டுல இருக்க சின்ன சின்ன பா~ pots இந்த மாதிரி எல்லாம் கூட அதுல செடிங்கள கூட வளர்க்க ஆரம்பிக்கலாம் குழந்தைங்களுக்கு பொழுதுபோக்குக்காக எப்பிடி வீட்ல செடி வளர்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இயற்கை முறையில எப்பிடி செ~ இயற்கை முறையில எப்பிடி நம்ம செடிகள் எல்லாம் வளர்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கை முறையில தான் விவசாயம் பண்ணாங்க. எருது காடென்ன எருது கால்நடைகளை வெச்சு ஓட்டு அது மூலியமா வர கழிவு இத வச்சு தான் அதுங்களுக்கு வந்து ஒரு காட்டுல ஓட்றதுனால உரமாகவும் ஆகுது நமக்கு நல்ல முறையில செ~ ஒரு chemical இல்லாத முறையில நமக்கு செடியும் அதிலிருந்து உணவும் நமக்கு கிடைக்குது இப்ப தமிழ்நாட்டுல இந்த விவசாயம் இந்த அறுவடை காலத்துக்குன்னே நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். பொங்கல் தை அந்த அறுவடை நாட்கள் வந்து பொங்~ பொங்கல் செஞ்சு கொண்டாடுறோம். அது வந்து நம்ம சந்தோஷமா அந்த அறுவடைய வந்து சந்தோஷமா கொண்டாடுறோம் அது வந்து இப்ப இருக்க விவசாயிங்களுக்கு அது கிடைக்குது கிடைக்குதான்னு கேட்டால், இல்லன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா chemical எல்லாம் லாபத்துக்காக மட்டும்தான் செடி வளத்துறாங்க. எத போட்டா சீக்கிரம் வளரும் எத போட்டா சீக்~ அதிக பணத்தை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு சிந்தனை தான் ஓடிட்டு இருக்கு. இதனால நிறைய chemical போட்டு ஒரு செடில இருந்து ஒரு சின்ன காயிலிருந்து பெரிய செடி வரையிலுமே எல்லாமே வேகமா வளர்றதுக்காக மட்டும் நிறைய chemical use பண்றாங்க. இதனால மனுஷங்களுக்கு பார்த்தா புற்றுநோய் வருது நிறைய பாதிப்பு ஏற்படுது. குழந்தைகளுக்கு கூட நம்ம ஒரு பழம் ஒரு பழம் ஒரு பழத்தை இயற்கை முறையில பழுக்குதான்னு சொன்னா அது முடி~ இல்லன்னு தான் சொல்ல முடியும். ஒரு சின்~ ஒரு பழம் ஒரு வாழைப்பழத்தை பழ~ எந்த பழத்தைனாலும் பழுக்க வைக்கிறதுக்கு chemical chemical தான் use பண்றாங்க எதுவுமே இயற்கையா பழுக்குறது இல்ல. மாம்பழம் time ல கல்லெல்லாம் போட்டு பழுக்க வைக்கிறதுனால இதெல்லாம் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது ஒரு இயற்கையா நம்ம வந்து பொறுமை இல்ல. இப்ப இருக்க மக்களுக்கு வந்து இயற்கையா சாப்பிடணும் என்ற ஒரு எண்ணமே இருக்க மாட்டேங்குது. இப்ப organic ஆன food வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆன இப்பவந்து விவசாயம் பண்ணாததுனால இந்த மாதிரி எதுவுமே கிடைக்கிறதே இல்ல மக்களுக்கு வந்து விவசாயத்தைப் பற்றி ஒரு விழிப்புணர்வே கிடைக்காமல் போச்சு உணவு ஒரு பாரம்பரிய உணவு செய்றதுக்கும் நம்ம வந்து விவசாயிகள வந்து ஒரு பாரம்பரிய உணவ வந்து நம்ம அவங்களுக்கு வந்து encourage பண்ணலாம் நம்மளும் அந்த பாரம்பரிய உணவை வாங்கி சாப்பிடலாம்

வீட்ல இருக்குற பொண்ணுங்க வந்து பொழுதுபோக்குக்காக மாடித்தோட்டம் கூட அனு~ அமைக்கலாம். சின்ன சின்ன விதைகள் தக்காளி கத்திரிக்காய் வெண்டை இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம use பண்ணி மாடித்தோட்டம் அமைச்சு அது மூலியமா நல்ல நல்ல காய்கறிகள் எடுக்கலாம் பசி பட்டினி பஞ்சம் இதெல்லாம் போக்கணும்னா விவசாயம் விவசாயம் நம்ம செஞ்சி தான் ஆகணும். உணவில்லாம திண்டாட்டம் உணவு~ உணவில்லாமல் ஒரு நாட்டை உருவாக்கணும்னா நம்ம விவசாயம் பண்றவங்களுக்கு வந்து அவங்கள கேவலமா நினைக்கலன்னா கூட அவங்களுக்கு வந்து ஆதரவு குடுக்கணும். வெறும் லாபத்துக்காக மட்டுமே விவசாயம் பண்ணாம மக்களுக்காக ஒரு நல்ல உணவு குடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலயும் விவசாயம் செய்யணும் அப்பதான் மக்களுக்கும் அது நல்ல முறையில மக்களுக்கும் விவசாயத்து மேல ஒரு நல்ல எண்ணம் தோணும் ஒரு நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான் ஒரு நாடு உரு~ ஒரு ஒரு நாடு உருவாகனும் ஒரு நாட்டுல இருக்க மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா விவசாயம் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் விவசாயம் என்றது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம்

plastic இந்த மாதிரி ஐ~ இந்த மாதிரி எதுவுமே மண்ணுல போட்டு மண்ணை வந்து மக்கடிக்காம நல்ல மண்ணுல நல்ல உணவ பயிரிட்டு நம்ம சாப்பிடலாம் விவசாயம் கா~ விவசாயம் காத்தால்தான் நமது நாட்டை செழிப்பா இருக்க முடியும் நாமளும் செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். விவசாயம் தான் ரொம்ப இந்த நாட்டோட முதுகெலும்பு. so நம்ம அதவந்து பேணி பாதுகாக்கலாம்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

அமிர்தசரஸ் நகரில் அமைந்துள்ள ஒரு குருத்வாரா ஆகும். இது சீக்கியர்களின் மிகவும் புனிதமான புனித ஆலயம் கருத படுகிறது. இந்த குருத்வாரா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழில் நான்காவது பாக்ஷா, தன் ஸ்ரீ குரு ராம்தாஸ் சாஹிப் ஜி அவர்களால் கட்டப்பட்டத் தொட்டியை சுற்றி கட்டப்பட்டு உள்ளது. இதன் அடித்தளம் இருபத்தி எட்டு டிசம்பர் ஆயிரத்தி ஐநூத்தி எம்பத்தி அன்று சாயி மியான். மிர் ஜி ஆல் அமைக்கப்பட்டது. ஆயிரத்தி அறநூத்தி நான்கமாண்டு ஐந்தாவது பாட்ஷா தன் ஸ்ரீ குரு அர்ஜென்தேவ் சாஹப் ஜி இங்கு ஆதி கிரந்தத்தின் கையெழுத்து பிரதியை வெளியிட்டார். மேலும்,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 ஸ்ரீ குரு ஹர்கோவிந்த் சாஹிப் நாட்டினார். இது தவிர ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி அறுவத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுவத்தி நான்காமாண்டு, ஆஃப்கன் படையெடுப்புகளின் போது ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப் கட்டிடம் அழிக்கப்பட்டது. ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஏழில் ஜஹான் கானின் தாக்குதலின் போது பாபா தீப் சிங் ஜி சாஹிப்பின் தியாகமும், ஸ்ரீ தர்பார் சாஹிபை காத்தது. இன்று பாபா ஜி யை நினைவாக ஷாஹிதி பூங்கா ஸ்ரீ ஹர்மந்தர் சாஹிப் ஜியின் சுற்று வட்டாரத்தில் அமைந்துள்ளது. அங்கு ஸ்ரீ அகல்த்க்த், சாஹிப் ஜி யின் தொடர் வாசிப்பு தொடர்கிறது. சச்கன்த் ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப் அதன் தற்போதைய வடிவத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுவத்தி நாலில் சுல்தான் உல்,

மஹராஜ் சஷா சிங் அலுவாலியாவின் அடிக்கல் நாட்டப்பட்ட பிறகு உருவாக்கப்பட்டது. ஷரோன் மந்திர் என்று ஹிந்தியில் அழைக்கப்படுகிறது. அந்த தங்க அடுக்கு காரணம் ஷேர் இ பஞ்சாப் மகாராஜா ரஞ்சித் சிங் ஜி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுகளில் ஹரிமந்திர் சாஹிப் மீது ஏறினார்.

ஹரிமந்திர் இறைவனை நான்கு திசைகளையும் நோக்கி நான்கு கதவுகள் எல்லா மதம் ஜாதி சமூகம் என்று எல்லா மக்களுக்கும் உரியது என்பதன் அடையாளம். ஸ்ரீ குரு ராம்தாஸ், சாஹிப் ஜி யின் லங்காவில் ஒவ்வொரு நாடு மதம் ஜாதி பாலினம் போன்றவற்றின் ஒரு லட்சியத்திற்க்கும் அதிகமான மக்கள் ஒவ்வொரு நாளும்,

களங்கள் எண்ணபடுகிறது. வரலாறு, அமிர்தசரஸ் நகரத்தின்அடித்தளம் ஆயிரத்தி ஐந்நூத்தி எழுபத்தி ஏழில் குரு ராமதாஸ் ஜி அவர்களால் புனிதத் தொட்டியை தொட்டு நாட்டினார். பின்னர் ஆதாரங்களின் படி இந்த நிலம் அருகிலுள்ள தொல் கிராமத்தில் வசி வசிப்பவர்களிடம் இருந்து வாங்கப்பட்டது. மற்றவர்கள் அதை வாங்கியதாக கூறுகிறார்கள். குரு அமிர்தசரஸ் காலத்தின் முகலாய பேரரசர் ஆ,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 சக் ராம்தாஸ் அல்லது சத்குரு என்று பெயரிடப்பட்டது. ஏரியை கட்டிய குரு அர்ஜென் முடிக்கப்பட்டு சந்தோக்சர் மற்றும் ராம்சரின் கல்களை தோண்டி ஏரியின் நடுவில் ஹரிமந்திர் சாஹிபை கட்டினார். நகரம் முன்னேறியது. குரு ஹர்கோவிந் சாஹிப் ஹரிமந்தரின் முன் அகல் தகத்தை கட்டினார். பிக்தேக்சரின் தளங்களைத் தோண்டி நகரின் மேற்கு எல்லையில் இரும்பு கோட்டையை கட்டினார். ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஐந்தில் குரு ஹரிகோவிந்த் சாஹிப் ராஜ்புட் சாஹிப்பை விட்டு வெளியேறியபோது நகர நிர்வாகம் சுமார் அறுபத்தைந்து ஆண்டுகள் பிரதிசந்தின் வாரிசுகளின் கீழ் இருந்தது.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

ஹல்காஸ் வெளியில் நிறுவப்பட்டது. சர்வத்கல்சா திவான் அமிர்தசரஸ் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்காக நடைப்பெற்றது. இவ்வாறு இந்த நகரம் கல்சாவின் தலைநகராக உள்ளது.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 ஆயிரத்தி எண்ணூற்றி ஒண்ணாம் ஆண்டு மகாராஜா பட்டத்தை அடைந்த ரஞ்சித் சிங் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜன்க்ச்மா டோபா மற்றும் வாங்கி தலைவர்களின் கோட்டை மற்றும் மற்றும் தோசெஸ்பானே ஆகியவற்றை கைப்பற்றியபோது இங்கு தனது அதிகாரத்தை உறுதிபடுத்தினார். ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து ராம்கா சியா, கோட்டையை கைப்பற்றிய பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி இருவதில் அலுவாலியா மற்றும் தன்கையாமிசாலை அடக்கிய பின்னர்,

துறை மற்றும் வணிக முன்னேற்றத்தில் மேலும் முன்னேறியது. சரோவர் கட்டுமானம் முதல் கல்சா ஜாஸ்மா வரை,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 அடிக்கல் நாட்டினார். இதற்குமுன் ஸ்ரீ குரு ராம்தாஸ் ஜி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்னு அமிர்தசரஸ் புனித குளத்தின் பணியை தொடங்கினார். தொன் கிராமத்தில் வசிப்பவர்களிடம் இருந்து இந்த நிலம் வாங்கப்பட்டதாக சில ஆதாரங்கள் கூறி கூறுகின்றன. ஆனால் மற்றவர்கள் அந்த நிலத்தை குரு ராம்தாஸ்ஜியை மணந்தபோது ஸ்ரீ வி பி வாணி ஜி க்கு பேரரசர் அக்பரால் பரிசாக வழங்கப்பட்டது என்று கூறுகிறார்கள்.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

கிராந்த் சாஹிப் ஆயிரத்தி அறநூற்றி நாலு ஆகஸ்ட் பதினாறு நிறுவப்பட்டது. ஸ்ரீ குரு கிராந்த் சாஹிப் ஜி குரு அர்ஜென் சாஹிப் அவர்களால் திருத்தப்பட்டது. ஹர்மந்திர் சாஹிப்பின் முதல் குரு பாய் கோதா ஆசீம், டெல்லி அரசாங்கத்தின் பஞ்சாபின் கட்டுபாட்டு பெயரளவிற்கு மட்டுமே இருந்தது. மற்றும் சீக்கியர்கள் பல்வேறு தவறான நிர்வாகத்தின் கீழ் பஞ்சாபின் நிர்வாகத்தை நடத்தி வந்தனர். அமிர்தசரஸ் பகுதி பாங்கி மிசாலின் சர்தார் ஹரி சிங்கின் நிர்வாகத்தின் கீழ் இருந்தது. ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆறாவது ஆஃப்கன் படையெடுப்பின் போது அஹமது ஷா துராணி பொற்கோவிலை துப்பாக்கிக் குண்டுகளால் தகர்த்தார். அதே ஆண்டு தீபாவளியின் போது சீக்கியர்கள் மீண்டும் ஹர்மந்திர் சாஹிபில் கூடினர். ஆயிரத்தி எழுநூத்தி அறுவத்தி நான்கு சீர் செகின் கைப்பற்றப் பட்ட பிறகு சர்தார் ஜஸாசிங் அலுவாலியா அனைத்து தவறுகளையும் கை நிறைய செய்தார். மேலும் ஹர்மந்திர் சாஹிப் புனரமைப்பு, புனரமைப்புக்கு நிதி வசூலிக்க உத்தரவு பிறப்பித்த பிறப்பித்தது, மிசர்களின் தலைவர்கள் தாம் கைப்பற்றிய செல்வத்தின் ஒரு பகுதியை இந்த நிதிக்காக,

கிராமத்தை சேர்ந்த பாய் தேஜ் ராஜ் என்பவரிடம் அனைத்து பணிகளையும் மேற்பார்வையிடும் மேற்பார்வையிடும் பணி ஒப்படைக்கப்பட்டது. மேலும் அவருக்கு குரு கி மோர் என்ற சிறப்பு முத்திரை வழங்கப்பட்டது.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

ஹர்மந்திர் சாஹிப் மகாராஜா ரஞ்சித் சிங்கின் ஆட்சியின் போது இந்த நாட்களில் சுவர்கள் கூரை மற்றும் அலங்கார வேலைப்பாடுகள் மற்றும் செதுக்கல்கள் செய்யப்பட்டபோது அதன் தற்போதைய இருப்புக்கு வந்தது. கட்டிடம், ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிபிற்கான நிலம் குரு சாஹிப்கள் மற்றும் நிலா உரிமையாளர்களிடம் இருந்து வாங்கப்பட்டது. நகர வரைபடமும் அப்போதுதான் தயாரிக்கப்பட்டது.

சாஹிப்ஜி அவர்கள் டிசம்பர் ஆயிரத்தி ஐந்நூத்தி எண்பத்து எட்டில் முஸ்லிம் துறவி அஸ்ரத் மியான்மீர் ஜியால் கட்டிடடத்திருக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த கட்டுமானத்தை குரு அர்ஜென் தேவ் ஜி அவர்களே மேற்பார்வை இட்டார்.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 தாழ்வான இடத்தில் கட்ட முடிவு செய்தனர். தவிர ஒரு இந்து கோவில்லில் நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் ஒரே ஒரு வழி மட்டும் மட்டுமே உள்ளது. ஆனால் குரு சாஹிப் ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப்பை நான்கு திசைகள், திறந்து வைக்க முடிவு செய்தார். இதன் மூலம் ஜாதி மதம் நாடு பாலினம் என அனைத்து மக்களையும் உருவாக்கினர். சீக்கிய மதத்தில் புதிய மதத்தில் சேர அழைக்கப்பட்டார். கட்டிடத்தின் கட்டுமானம், கட்டிடத்தின் கட்டுமானம் கி. பி. ஆயிரத்தி அறநூத்தி நான்கா நான்கு செப்டம்பரில் நிறைவடைந்தது. மற்றும் ஸ்ரீ குரு அர்ஜென் சாஹிப் புதிதாக கட்ட, கட்டப்பட்ட ஸ்ரீ குரு கிரந்த் சாஹிபை ஹர்மந்திர் சாஹிப்பில் நிறுவினார். பாபா புத்தா ஜி முதல் எழுத்தாளராக நியமிக்கப்பட்டார். இதன் பிறகு சீக்கியர்கள் அவர் தனது ஆலயத்தை கண்டுபிடித்தார். ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப், ஏரியின் நடுவில் அறுவத்தி ஏழு அடி சதுரத்தில், உள்ளது. ஹர்மந்திர் சாஹிபின் கட்டடமும் நாப்பத்தி நாப்பது புள்ளி ஐந்து அடி சதுரமாக உள்ளது. தர்ஷன் தர்ஷினி மிஹ்ரப் பாலத்தில் ஒரு முனையில் அமைந்து உள்ளது. ஒவ்வொரு மிஹரப், பத்து அடி உயரமும் எட்டு அடி ஆறு அங்குல அகலமும் கொண்டது. வாசலில் அழகான கலை வேலைபாடுகள் உள்ளன. மற்றும் இருபத்தியோரு அடி அகலம் கொண்டது. பாலம் பதீன்மூன்று அடி அகலத்துடன் இணைக்கப்பட்டு உள்ளது. இது பிரதான கட்டு. ஹார்டி போடி வரை செல்கிறது. குரு கிரந்த்சாஹிப் ஒவ்வொரு போடியின், முதல் போடியிலும் எழுதப்பட்டு உள்ளது. ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிபின் பிரதான கட்டிடம் மூன்று மாடிகளை கொண்டது. முதல் தளம் பாலத்தை எதிர் கொள்கிறது.

நான்கு அடி உயர அணை உள்ளது மற்றும் நான்கு மூலைகளிலும் இணைக்கப்பட்ட மம்மியாக்கள் உள்ளன. கதவுகள் உள்ளன. மற்றும் ஸ்ரீ குரு கிரந்த் சாஹிப் பிரயாணம் எப்போதும் நடந்து கொண்டு இருக்கிறது. தனித்துவமான கலவை ஆகும். மற்றும் கட்டிடம் உலகின் சிறந்த கட்டிடங்களில் ஒன்றாக வகைப்படுத்தப் பட்டுள்ளது. கிராந்தி சாஹா பன்,

தமிழ்நாட்டின் விடுதலைப் போராட்டம் காலனி ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாடு முன்னோடியாகத் திகழ்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியிலேயே பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவ முயன்று ஆங்கிலேயர்களின் முயற்சிகளை எதிர்த்தனர் பாளையக்காரர்களின் தோல்விக்கு பின்னரும் கூட ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் வேலூர் கோட்டையில் இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் எழுச்சியை திட்டமிட்டு நடத்தினர் அப்புரட்சி தென்னிந்தியாவின் பல ராணுவ முகாம்களிலும் எதிரொலித்தது மேற்கத்திய கல்வி அறிமுகம் மற்றும் இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம் ஆகியவை ஆங்கிலேயருக்கு எதிரானது போராட்டத்தை அரசமைப்புப் பாதையில் எடுத்துச் சென்றது தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலைப் போராட்டம் தனித்தன்மை வாய்ந்ததாகும் ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அது ஆங்கிலேயரிடம் இருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டமாக மட்டுமல்லாமல் தீங்கினை விளைவிக்கும் சாதி முறை ஏற்படுத்தியுள்ள சமூக தடைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்குமான போராட்டமாகவும் அமைந்தது இப்பாடத்தில் தமிழ்நாட்டில் வெவ்வேறு கருத்தியர்கள் பின்பற்றிய தேசியவாதிகள் பகிர்ந்ததைப் பற்றி நாம் அறிகிறோம் தமிழ்நாட்டின் தொடக்ககால தேசிய அதிர்வுகள் சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் சென்னையை தென்னிந்தியாவில் தொடங்கப்பெற்ற காலத்தில் முற்பட்ட அமைப்பு இவ்வமைப்பை தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களைக் காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாகக் கொண்டு உருவானது இவ்வமைப்பு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்றில் பதினு லக்ஷ்மினரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தோர்களால் நிறுவப்பட்டது இவ்வமைப்பில் வணிகர்களை அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர் தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது வரிகளை குறைத்து கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை இவ்வமைப்பு உள்ளடக்கி இருந்தது மேலும் கிறிஸ்தவ சமய பரப்பர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளித்து ஆதரவு அளிப்பதை எதிர்த்தனர் மக்களின் நிலை அவர்களின் தேவை ஆகியவற்றின் மீதும் அரசின் கவனத்தை திருப்பும் பணியை இவ்வமைப்பு மேற்கொண்டது வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்தரவு~ சித்திரவதை படுவதற்கு எதிராக இவ்வமைப்பு நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பாகும் இவ்வமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது அதன் விளைவாக சித்திரவதை முயற்சிகள் மூலம் கட்டாய வரிவசூல் முறைய நிய~ நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒலிக்கப்பட்டது

டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஏழில் நிச்சயமிக்கப்பட்ட சென்னை மாநகரத்தில் பெரும் பரப்பை ஏற்படுத்தியது ஒரு இந்தியர் நீதிபதியாக பணி அமர்த்தப்பட்டது சென்னையை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளுக்கும் விமர்சனம் விமர்சனம் செய்தனர் எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவது கல்வி கற்கும் இளைஞர்கள் உணர்ந்தனர் அஹ் இது குறித்த இந்தியனின் எண்ணிக்கையை வெளிப்படுத்த ஒரு செய்தி பத்திரிகை தேவை என்பது உணரப்பட்டது வி சுப்பிரமணியம் எம் ஜி வீரராகவசாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் நால்வர் ஆகியோர் இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் தி இந்து எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கினார் மிக விரைவில் செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியாகும் ஜி சுப்பிரமணியம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு சுசேத மித்திரன் என்ப~ என்ற பெயரில் தமிழ் ஒரு தேசிய பருவ இதகள் தொடங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அவ்விதல் நாளிதழாக மாறியது இந்தியன் பேட்ரியாட் சௌத் இந்தியன் மெயில் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் தேச விமானி விஜயா சூரிய சூரிய உதயம் இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகளால் தொடங்கப்படுவதற்கு ஊக்கமளித்தது சென்னை மகாஜன சபை தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபை ஆகும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறு எம் வீரராகசாரி பி அனந்தா சாருலு டி ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட இவ்வமைப்பின் முதல் தலைவராக டி ரங்கையா பொறுப்பேற்றார் இதனுடைய செயலாளராக பொறுப்பேற்ற பி அனந்தா சாருலு இதன் செயல்பாடுகளில் பங்கேற்றார் அமைப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இடைவேளைகளில் ஒன்று கூடி தனிப்பட்ட விதத்திலும் அறைக்கூட்டங்கள் நடத்தி பொதுப் பிரச்சினைகள் குறித்து விவாதித்து தங்கள் கருத்துக்களை அரசுக்கு தெரியப்படுத்தினர் பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்த வேண்டும் லண்டனில் உள்ள இந்திய council ஐ மூடுவது வரிகளை குறைப்பது ராணுவக்குடியிலும் நிர்வாக செலவுகளை குறைப்பது ஆகியன இவ்வமைப்பின் கோரிக்கைகள் ஆகும் இவ்வமைப்பின் பல கோரிக்கைகள் பின்னர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகள் ஆகியன மிதவாத சட்டம் சென்னையில் மகாஜன சபை போன்ற மாகாண அமைப்புகள் அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு பரிகோடியது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக பல கூட்டங்களில் கலந்து கொண்டார்கள் அவ்வாறான ஒரு கூட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் அடையார் என்னும் இடத்தில் உள்ள பிரம்ம ஞானசபை கூடியது தாதாபாய் நௌரோஜி கே பி செல்லாங் சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையிலிருந்து வி சுப்பிரமணியும் சி ரங்கய்யா பி அனந்தா சாருலு போன்றவை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் பம்பாயில் நடைபெற்றது மொத்தம் கலந்து கொண்ட எழுபத்தி இரண்டு பிரதிநிதிகள் இருபத்தி இரண்டு பிரதிநிதிகளும் சென்னையை சேர்ந்தவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் கொல்கத்தாவில் தாதாபாய் நௌரோஜியின் தலைமையில் நடைபெற்றது காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு பத்துருதின் வியாஜ்ஜின் தலைமையில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் சென்னையில் பின் சென்னையில் இருந்து ஆயிரம் இலக்கு என்று அழைக்கப்படுகிற ம~ மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்றது கலந்து கொண்ட அறுநூத்தி ஏழு அ~ அகில இந்திய பிரதிநிதிகள் முன்னூத்தி அறுபத்தி இரண்டு பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் சுதேசி இயக்கம் வங்கப் பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சுதேசி இயக்கத்திற்கு இட்டுச்சென்று விடுதலைப் போராட்டத்தின் போக்கை மாற்றி அமைத்து இந்தியாவின் பல பகுதிகளில் குறிப்பாக வங்காளம் பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் புகழ் பெற்ற தலைவர்கள் தோன்றினார்கள் கொல்கத்~ கொல்கத்தா காங்கிரஸ் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின் சுதேச நிறுவனங்களில் ஊக்குவித்தல் அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல் தேசிய கல்வியை முன்னெடுத்தல் ஆகியவற்றை அவர்கள் நடைமுறைப்படுத்தினர் தமிழ்நாட்டின் எதிர்வினை வ உ சிதம்பரனார் வி வ உ சிதம்பரனார் வி சக்கரையா சுப்பிரமணிய பாரதி நரேந்திரநாத் வாரியா ஆகியோர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிறந்த தலைவர்களாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள்

சுப்பிரமணிய பாரதியின் தேசபக்தி பாடல்கள் மிக முக்கியமானவையாகும் சுதேசி சத்துக்களை பரப்புரை செய்ய பல இதழ்கள் தோன்றின சுதேசமித்திரன் இந்தியா ஆகிய இரண்டும் முக்கிய இதழ்களாகும் தீவிர தேசியவாத தலைவரான பிபின் சந்திரபாஸ் சென்னையின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது ஆற்றிய சொற்பொழிவுகள் இளைஞர்களை கவர்ந்தன சுதேசி இயக்கத்தின் மாணவர்களும் இளைஞர்களும் பெருமளவில் பங்கேற்றனர் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் சுதேசியை செயல்படுத்துவதில் மேற்கொள்ளப்பட்ட துணிகரமான நடவடிக்கைகளில் ஒன்று யாதெனில் தூத்துக்குடியில் வ உ சிதம்பரனால் தொடங்கப்பட்ட சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் ஆகும் இவர் காளியா மற்றும் லாவோ என்ன இருகப்பல்களும் விலைக்கு வாங்கி அவற்றை தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார் திருநெல்வேலி பயிற்சி திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணிதிரட்டுவதில் வ உ சுப்ரமணிய சிவாவும் தோளோடு தோள் நின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரார் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமை ஏற்றார் நிகழ்வு நடைபெற்ற அதே சமயத்தில் பிபின் சந்திரபால் விடுதல செய்யப்பட்டார் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்வதற்காக வ உ சியும் சிவாவும் கைது செய்யப்பட்டனர் தலைவர்கள் இருவரும் அரசு துரோக குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டனர் தொடக்கத்தில் வ உ சிக்கு கொடுமையான வகையிலும் இரண்டு ஆயுள் தண்டனைகளும் வழங்கப்பட்டது மக்கள் செல்வாக்கு பெற்ற இவ்விரு தலைவர்களும் கைது செய்யப்பட்ட செய்தி பரவியதில் திருநெல்வேலியில் கழகம் விற்றது காவல் நிலையம் நீதிமன்ற நகராட்சி அலுவலகம் கட்டிடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன காவலர்கள் நடத்திய

பாரதியின் முன்னுத~ முன்னுதாரணத்தையால் அரவிந்த் கோஷ் இ வி சுப்ரமணியா போன்ற தேசியவாதிகள் பின்பற்றினர் தமிழ்நாட்டின் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடுகள் புரட்சிகர தேசியவாதிகளை பாண்டிச்சேரிகளுக்கு பாது~ பாதுகாப்பான புகழிடம் ஆயிற்று தமிழ்நாட்டு புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கும் புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகம் அறிமுகமும் பயிற்சியும் லண்டனிலிருந்து இந்தியா ஹவுஸ் என்று பாரிஸிலும் வழங்கப்பட்டது அவர்களில் முக்கியமானவர்கள் எம் பி டி ஆச்சார்யா வி வி சுப்பிரமணியனார் மற்றும் டி எஸ் எஸ் இராஜன் ஆகியோர் அவர்கள் புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையை விநியோகம் செய்தனர் புரட்சிவாத செய்தித்தாள்களை இந்தியா விஜயா சூரிய உதயம் ஆகிய பாண்டிச்சேரியில் இருந்து வெளிவந்தன ஆஸ் கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாளில் நீலகண்ட பிரம்மாஜ் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் என இரகசிய அரசியலமைப்பை உருவாக்கினர் ஆங்கில அதிகாரிகளை கொள்வதற்க்~ கொள்வதன் மூலம்

மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டுக் கொன்றார் அதன் பின்னர் தன்னைத்தானே சுட்டிக் கொண்டார் அன்னி பெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கமும் தீவிரவாத தேசியவாதிகளும் புரட்சி புரட்சிகர தேசியவாதிகளும் இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்பட்ட நிலையும் மிதவாத தேசியவாதிகளும் சில அமைப்பை சீர்திருத்தங்கள் செய்யப்படலாம் என்று நம்மினர் இருந்த போதிலும் மிண்டோ மார்லி சீர்த்திருத்தங்கள் பொறுப்~ பொறுப்பாட்சியை வழங்கவில்லை என்பதால் அவர்கள் மனசோர்வு அடைந்தனர் இவ்வாறு தேசிய இயக்கம் தளவுற்று இருந்த நிலையில் செம்மையான சபையில் தலைவரும் அயர்லாந்து பெண்மணியுமான அன்னி பெசன்ட் அயர்லாந்தின் தன்னாட்சி அமைப்புகளை அடியேற்~ அடியேற்றி தன்னாட்சி இயக்கத்தில் முன்மொழிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய அவர் அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கையை முன்னெடுத்துச் சென்றார் செயல்திட்டத்தை வி எஸ் சி பி காரியாங் மற்றும் சி பி ராமசாமி அவர் அவருக்கு துணை நின்றனர் இவர்கள் கோரிய தன்னாட்சி ஆங்கிலேயே அரசிடம் ஓரளவிற்கான விசுவாசித்தை கொண்டிருந்ததாக அமைந்தது தன்னுடைய திட்டத்தை மக்களிடையே கொண்டு செல்வதற்காக அன்னி பெசன்ட் நியூ இந்தியா என்னும் இரண்டு செய்தித்தாள்களை தொடங்கினார் அதிநவீன வசதியுடன் கூடிய ரயிலின் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்திரிகை பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி அன்னி பெசன்ட் திணைப்பவையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார் அன்னி பெசன்ட் விடுதலை செய்ய இந்தியா எப்படி துயருற்றது இந்தியா ஒரு தேசம் எனும் இரண்டு புத்தகங்களை சுயாட்சி குறித்து எழுதினார் பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரசுக்கு சவாலும் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களை ஒரு அரசியல் அமைப்பை அணைத்திரட்டிக் கொண்டனர் அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டில் சென்னை திராவிடர் கழகம் உருவாக்~ உருவாக்கப்பட்டதால் செயலாறராக சி நடேசனார் செயலுக்கு மிக்க வகையில் பங்காற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஜூன் மாதத்தில் அவர் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கான திராவிட சங்கம் தங்கும் விடுதியை நிறுவனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் ஸ்ரீ தியாகராஜர் ஆஹ் doctor பி எம் நாயர் சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் முப்பது பிராமணர் அல்லாதவர் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர் பிராமணர் அல்லாதோர் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் எனும் அமைப்பில் உருவாக்கப்பட்டது நீதிக்கட்சி அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவதில் நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது சட்டமன்றத்தில் மொத்தங்களான தொண்ணுத்தெட்டு இடங்களில் அறுபத்தி மூன்று மூணில் நீதி கட்சி வெற்றிபெற்றது நீதி கட்சியில் ஏ சுப்புராயலு முதலாவது முதலமைச்சர் ஆவார்